வெக்டர் செயல்பாடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் இன் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியது
வெக்டர் ஐ டிஃபைன் செய்தல் வெக்டர் இன் நீளத்தை கணக்கிட கூட்டுதல் கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற கணித செயல்பாடுகளை வெக்டர் மீது செய்ய மேட்ரிக்ஸ் ஐ டிஃபைன் செய்ய மேட்ரிக்ஸ் இன் அளவை கணக்கிட கூட்டுதல் கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற கணித செயல்பாடுகளை Matrixகள் மீது செய்ய
இவற்றுக்கு சிலாப் உங்கள் கணினியில் நிறுவப்பட்டு இருக்க வேண்டும் மேலும் சிலாப் ஐ தொடங்குதல் குறித்த டியூட்டோரியல் ஐ கேட்டு இருக்க வேண்டும் Vectorகள் மற்றும் Matrixகள் குறித்த அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் செய்து காட்ட நான் பயனாக்குவது விண்டோஸ் 7 இயங்கு தளம் மற்றும் சிலாப் 522 டெஸ்க்டாப் இலுள்ள சிலாப் ஷார்ட்கட் இக்கான் ஐ சொடுக்கி சிலாப் ஐ துவக்கவும்
இது சிலாப் கன்சோல் விண்டோ வை திறக்கும்
கர்சர் கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் உள்ளதை கவனிக்க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
வீடியோ வை தேவையான இடைவெளியில் நிறுத்தி கொள்க
ஒரு வெக்டர் ஐ டிஃபைன் செய்வதுடன் துவக்கலாம்
இதை இரு வழிகளில் செய்யலாம்
ஸ்பேஸ் களை பயன்படுத்தி
ப் எக்குவல் டோ சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3
பின் Enter ஐ அழுத்தவும்
அல்லது காமா களை பயன்படுத்தி
கியூ எக்குவல் டோ சதுர அடைப்புகளில் 2 காமா 3 காமா 4
பின் Enter ஐ அழுத்தவும்
வெக்டர் ப் இன் நீளத்தை காண கமாண்ட்
லெங்த் அடைப்புகளில் ப்
பின் Enter ஐ அழுத்தவும் vectorகள் மீது பின் வருவது போல பல கணித செயல்பாடுகளை செய்யலாம் இரு vectorகளின் கூடுதல் இரு vectorகளின் கழித்தல்
மேலும் இது போல ஒற்றை மேற்கோளை பயன்படுத்தி ஒரு வெக்டர் ன் டிரான்ஸ்போஸ் ஐ கண்டு பிடிக்கலாம்
ப் டிரான்ஸ்போஸ்
காட்டப்பட்டது போல
p டிரான்ஸ்போஸ் இன்டோ கியூ ஐயும் கணக்கிடலாம் கமாண்ட் ப் இன்டோ q டிரான்ஸ்போஸ் தருவது ஒரு scalar வீடியோ வை இங்கே நிறுத்தி வீடியோ வுடன் உள்ள முதல் பயிற்சியை செய்யவும்
இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் ஐ டிஃபைன் செய்வதைப்பார்க்கலாம்
ஒரு மேட்ரிக்ஸ் இன் ரோவ் வின் Elementகளை வெக்டர் க்கு செய்தது போல spaceகள் அல்லது commaகள் பயன்படுத்தி டிஃபைன் செய்யலாம்
உதாரணமாக 2 பை 3 மேட்ரிக்ஸ் ப் ஐ டிஃபைன் செய்யலாம் டைப் செய்க கேப்டிட்டல் ப் எக்குவல் டோ சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3
செமிகோலன்
4 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் 6 மற்றும் Enter ஐ அழுத்தவும்
செமிகோலன்
மேட்ரிக்ஸ் இன் அடுத்த ரோவ் ஐ டிஃபைன் செய்ய பயனாகும்
சிலாப் கேஸ் சென்சிட்டிவ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்
இங்கே வேரியபிள் ப்
மேட்ரிக்ஸ் ஐ அப்பர் கேஸ் இல் டிஃபைன் செய்தது
இது வெக்டர் ஆன ஸ்மால் ப் ஐயுடன் வேறுபட்டது
இந்த தருணத்தில் ஸ்மால் ப் என்ன என்று சோதிக்க வேண்டுமா
சைஸ் கமாண்ட் ஆல் மேட்ரிக்ஸ் இன் அளவை காண்பதை பார்க்கலாம்
டைப் செய்க சதுர அடைப்புகளில் ரோவ் காமா கோலம்ன்
எக்குவல் டோ சைஸ் அடைப்புகளில் கேப்பிட்டல் ப் அது மேட்ரிக்ஸ்
பின் Enter ஐ அழுத்தவும்
பின் வரும் வெளியீடை பெறுவோம்
லெங்த் கமாண்ட் மேட்ரிக்ஸ் இல் உள்ள அனைத்து elementகளின் எண்ணைத் தரும்
டிரான்ஸ்போஸ் கமாண்ட் இங்கே காட்டியது போல மேட்ரிக்ஸ் களுக்கும் வேலை செய்யும் ப் டிரான்ஸ்போஸ் தருவது மேட்ரிக்ஸ் ப் ன் டிரான்ஸ்போஸ்
இப்போது ஒரு 2 பை 3 மேட்ரிக்ஸ் கியூ ஐ டிஃபைன் செய்யலாம் கேப்பிட்டல் கியூ எக்குவல் டோ சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் 3 செமிகோலன்
அடுத்த ரோவ் வுக்கு செல்ல
2 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 8 பின் Enter ஐ அழுத்தவும்
மேலும் ஒரு முறை ப் ஐ ரிக்கால் செய்யலாம் கணிதத்தில் செய்வது போல ப் மற்றும் கியூ ஐ உட்படுத்தி கணக்கீடுகளை செய்யலாம் உதாரணமாக கணக்கிடுவோம்
எ எக்குவல் டோ 2 இன்டோ ப் பிளஸ் 3 இன்டோ கியூ பின் Enter ஐ அழுத்தவும்160 இந்த கணக்கீடுகள் சரியா என உறுதி செய்து கொள்ளலாம்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
இந்த tutorialலில் கற்றது
ஒரு வெக்டர் ஐ spaceகள் அல்லது commaகளை பயன்படுத்தி டிஃபைன் செய்ய length பங்ஷன் மூலம் ஒரு வெக்டர் ன் நீளத்தை கணக்கிட
அப்போஸ்ட்ரோப் மூலம் வெக்டர் அல்லது மேட்ரிக்ஸ் ன் டிரான்ஸ்போஸ் ஐ காண
ஸ்பேஸ் அல்லது காமா க்களால் columnகள் மற்றும் செமிகோலன் ஆல் ரோவ் களை பிரித்து ஒரு மேட்ரிக்ஸ் ஐ டிஃபைன் செய்ய
size பங்ஷன் மூலம் ஒரு மேட்ரிக்ஸ் ன் அளவைக் காண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
பாசி புரொஜெக்ட் குறித்த மேலதிக தகவல்களுக்கு fosseeஇன் அல்லது scilabஇன் இது இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தால் அதரிக்கப்படுகிறது மேலும் தகவல்களுக்கு செல்க ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ
இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா